ஆப்ஜெக்ட்ஸ் உருவாக்கம் குறித்த ஸ்போக்கன் tutorialக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்கபோவது ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் கன்ஸ்ட்ரக்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் மற்றும் objectகளுக்கான மெமரி அலோகேஷன் இங்கு பயனாவது உபுண்டு 1110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் இடே 370 இந்த டியூட்டோரியல் ஐ தொடர எக்லிப்ஸ் ஐ பயன்படுத்தி எளிய கிளாஸ் ஐ உருவாக்க தெரிய வேண்டும்
இல்லையெனில் அதற்கான tutorialகளை எங்கள் வலைதளத்தில் காணவும் வேரியபிள்ஸ் உம் மெத்தோட்ஸ் உம் சேர்ந்து கிளாஸ் ன் மெம்பர்ஸ் ஐ அமைக்கிறது என தெரியும்
கிளாஸ் ன் மெம்பர்ஸ் ஐ அணுக அந்த கிளாஸ் க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்க வேண்டும்
இப்போது ஆப்ஜெக்ட் என்றால் என்ன என காணலாம்
ஆப்ஜெக்ட் என்பது கிளாஸ் ன் இன்ஸ்டான்ஸ்
ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் உம் ஸ்டேட் மற்றும் behaviorஐ கொண்டுள்ளன
முன் டியூட்டோரியல் ல் நாம் விவாதித்த ஹியூமன் பெயிங் கிளாஸ் உதாரணத்தை நினைவுகொள்க ஆப்ஜெக்ட்
அதன் ஸ்டேட் ஐ பீல்ட்ஸ் அல்லது வேரியபிள்ஸ் ல் சேமிக்கிறது அதன் behaviorஐ மெத்தோட்ஸ் வழியாக வெளிப்படுத்துகிறது
இப்போது ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் பற்றி கற்போம் ஜாவா ல் உள்ள 8 தொடக்க நிலை டேட்டா டைப்ஸ் பற்றி நமக்கு தெரியும்
மற்ற அனைத்து typeகள்
தொடக்க நிலையை விட ஆப்ஜெக்ட்ஸ் ஐ ரெஃபர் செய்கிறது objectsஐ ரெஃபர் செய்யும் வேரியபிள்ஸ்
ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் எனப்படும்
முன் tutorialலில் ஏற்கனவே நாம் உருவாக்கிய ஸ்டூடென்ட் கிளாஸ் க்கு வருவோம்
இப்போது இந்த கிளாஸ் லிருந்து மெயின் மெத்தோட் ஐ நீக்குவோம்
இப்போது கன்ட்ரோல் மற்றும் ஸ் ஐ ஒரே நேரத்தில் அழுத்தி பைல் ஐ சேமிப்போம் அதே projectனுள் டெஸ்ட்ஸ்டுடென்ட் என்ற மற்றொரு கிளாஸ் ஐ உருவாக்குவோம் அதை ஏற்கனவே உருவாக்கியுள்ளேன்
இந்த கிளாஸ் இல் மெயின் மெத்தோட் உள்ளது மெயின் மெத்தோட் னுள் ஸ்டூடென்ட் classக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குவேன் அதற்கு மெயின் methodனுள் எழுதுக ஸ்டூடென்ட் ஸ்பேஸ் ஸ்டட்1 எக்குவல் டோ நியூ ஸ்பேஸ் ஸ்டூடென்ட் ஓப்பனிங் மற்றும் குளோசிங் பிராக்கெட்ஸ் செமிகோலன்
ஸ்டூடென்ட் classக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்கியுள்ளேன்
இங்கே ஸ்டூடென்ட் என்பது ஆப்ஜெக்ட் உருவாக்கப்பட வேண்டிய கிளாஸ் ன் பெயர் ஆகும் ஸ்டட்1 என்பது ஸ்டூடென்ட் கிளாஸ் ன் ஒரு ஆப்ஜெக்ட் ஐ ரெஃபர் செய்யும் ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஆகும்
நியூ கீவர்ட்
உருவாக்கப்பட வேண்டிய புதிய objectக்கு இடத்தை ஒதுக்குகிறது ஸ்டட்1
ஸ்டூடென்ட் கிளாஸ் க்கான ஆப்ஜெக்ட் இல்லை என்பதை காண்க
இது உருவாக்கப்பட்ட புது objectக்கு ரெஃபரன்ஸ் ஐ மட்டும் வைத்துக்கொள்கிறது
இப்போது ஸ்டட்1 கொண்டிருப்பதைக் காணலாம்
அடுத்த வரியில் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் ஸ்டட்1 கன்டெயின்ஸ் ஸ்பேஸ் பிளஸ் ஸ்டட்1 பின் செமிகோலன்
இப்போது பைல் டெஸ்ட்ஸ்டுடென்ட் டாட் javaஐ சேமித்து இயக்கவும்
காணும் வெளியீடு இங்கே ஸ்டூடென்ட் என்பது உருவாக்கப்பட்ட புது ஆப்ஜெக்ட் ன் கிளாஸ் பெயர் ஆகும் இரண்டாம் பகுதி
உருவாக்கப்பட்ட புது ஆப்ஜெக்ட் ன் மெமரி அட்ரெஸ்
ஸ்டட்1 ஐ பயன்படுத்தி ஸ்டூடென்ட் கிளாஸ் ன் பீல்ட்ஸ் மற்றும் மெத்தோட்ஸ் ஐ அனுக முடியும்
இவை பற்றி வரும் tutorialகளில் காணலாம்
இப்போது ஸ்டூடென்ட் classக்கு மற்றொரு ஆப்ஜெக்ட் ஐ உருவாக்குவேன்
எனவே எழுதுக ஸ்டூடென்ட் ஸ்பேஸ் ஸ்டட்2 எக்குவல் டோ நியூ ஸ்பேஸ் ஸ்டூடென்ட் ஓப்பனிங் மற்றும் குளோசிங் பிராக்கெட்ஸ் semi கோலோன்
அடுத்த வரியில் எழுதுக சிஸ்டம் டாட் ஆட் டாட் பிரின்ட்ல்ன் bracketகளினுள் இரட்டை மேற்கோள்களில் ஸ்டட்2 கன்டெயின்ஸ் ஸ்பேஸ் பிளஸ் ஸ்டட்2 பின் செமிகோலன்
இப்போது இந்த fileஐ சேமித்து இயக்கலாம்
ஸ்டட்1 மற்றும் ஸ்டட்2 என்பவை இரு வெவ்வேறு objectகளை ரெஃபர் செய்கின்றன என காணலாம்
அதாவது ஸ்டட்1 மற்றும் ஸ்டட்2 என்பவை இரு வெவ்வேறு ஸ்டூடென்ட்ஸ் ஐ ரெஃபர் செய்கின்றன
அவை வெவ்வேறு ரோல் நம்பர்ஸ் மற்றும் நேம்ஸ் ஐ கொண்டுள்ளன
இப்போது இங்கே மாற்றத்தை செய்யலாம்
எழுதுக ஸ்டூடென்ட் ஸ்டட்2 எக்குவல் டோ ஸ்டட்1
பைல் ஐ சேமித்து இயக்குக
இங்கே ஸ்டட்1 மற்றும் ஸ்டட்2 ஆகிய இரண்டும் ஒரே objectஐ ரெஃபர் செய்கின்றன என காணலாம் அதாவது ஸ்டட்1 மற்றும் ஸ்டட்2
ரோல் நம்பர் மற்றும் நேம் உடன் ஒரே ஆப்ஜெக்ட் ஐ ரெஃபர் செய்கின்றன இந்த tutorialலில் நாம் கற்றது ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் நியூ operatorஐ பயன்படுத்தி ஆப்ஜெக்ட் உருவாக்குதல் referenceகளை அசைன் செய்தல் சுய மதிப்பீட்டுக்கு டெஸ்டம்ப்ளாயி என்ற மற்றொரு கிளாஸ் உருவாக்குக
எம்ப்1 என்ற ரெஃபரன்ஸ் variableஉடன் எம்ப்ளாயி classக்கு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குக
மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
இணையத்தில் தேர்வு எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது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
மேலும் விவரங்களுக்கு 1 இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
தமிழாக்கம் பிரியா
நன்றி